அவர் பக்கத்துல மூணு சிலிண்டர் இருக்கு அதுக்கு மேல ஸ்கிரீன்கள் தொங்குது.

மூணு பேர் நடந்து போயிட்ருக்காங்க மேல பலகைகள் தொங்கிட்ருக்கு.

இந்த பக்கோ நெறைய பேர் இருக்காங்க இங்க எல்லாரு உட்கார மாதிரி சேர் இருக்கு.

அந்தப் பக்கோ ஒரு கேமராவோட ஸ்டாண்ட் இருக் --

ஒருத்தர் குதிச்சிட்ருக்காரு அங்க மரம் இருக்கு.

இந்தப் படத்துல ஒரு ஆண் மூணு பெண்கள் நிக்கிறாங்க.

மணல் நறைய கொட்டி வச்சிருக்காங்க ஒருத்தர் செங்கல் மணல் பூசிட்டிருக்காரு.

இந்த பக்கோ ஒரு பச்ச கலர் பில்டிங் இருக்கு அந்த ரெண்டு பக்கோ தூண் இருக்கு.

தண்ணிலா மேல தெலிக்குது இந்தப் பக்கம் நாலு தூண் இருக்கு அந்த நா ஒரு தூண்ல கடிகாரம் இருக்கு.

அவரோட கைகள்ல ஒரு புக்கு வெச்சு காட்டிட்ருக்காரு.